ஸ்டேடியம் முழுவதும் வெளிச்சமாக உள்ளது.

இது ஒரு மீட்டிங் ஹால் இங்கு சேர்களெல்லாம் நெறைய இருக்கின்றன.

இவர்கள் செவப்பும் நீள துணையை சாரி அமைதிருக்கார்கள்.

இது ஒரு பிரியாணி பூட் இந்த பூட் ரெண்டு ஸ்பூன்கலம் வைத்திருக்கிறார்கள்.

அங்கு இருக்கிற சுவரில் மை மஞ்ச கலர் பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கிறது.

இந்த காட்டில் வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறது.

இத தின்பதற்கும் நல்ல இனிமையாக இருக்கும்.

இது ஒரு நறைய விளையாட்டு சாதனைகள் புக்குகள் பென் பென்சில் முதலியவை இங்கு இருக்கின்றன.

இது ஒரு அழகான ஆலயம் இங்கு சேர்கள் அமைக்கப்பட்டு இருக்கின்ற நெறைய சேர்கள் அமைக்கப்பட்டு இருக்கின்றது.

அதை ஒருவர் பெட்ரோல் ஊத்தி கொண்டிருக்கிறார்.

இங்க நேரியா லொஷன் பாஸ்வஷேஸ்லாம் இருக்கிறது.